இந்த எடத்த பாக்க கோட்டை மாரி இருக்கு.

அங்க ரெண்டு கருப்பு கலர் சின்டெக்ஸ் இருக்கு.

இங்க ஒரு ஃபோர்டு இருக்கு அதோட பேரு ஈநோஸ் மோட்டார் ஆயில்ஸ் .

பக்கத்துல ஒரு கார் இருக்கு பிக்கப் இருக்கு.

இத பாக்க ஒரு பெரிய வீடு மாரி இருக்கு.

மூணு சேர் இருக்கு இங்க ஒரு கண்ணாடி இருக்கு.

கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு ஃபிளார் போட்ட ஃபிரேம் வெச்சிருக்காங்க.

இத பாக்க ஒரு கோட்டை மாரி இருக்கு.

சைடுல எல்லாம் செடி வளந்திருக்கு.

அங்க ஒரு மனுஷன் நடந்து போறான்.

இந்த பிளேஸ் வெலிங்டன் குன்னூர்ல இருக்கு.

அங்க ஒரு மனுஷ நின்னுற்றுக்கா அவனோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

தூரத்தில நெறைய மௌன்டெய்ன்ஸ் இருக்கு.

தூரத்துல ரெண்டு டென்ட் போட்டு இருக்காங்க.

அது கிரீம் கலர்ல இருக்கு.

வீடு ஒயிட் கலர்ல இருக்கு.

சைட்ல ஃபென்சிங் போட்டிருக்காங்க.

இந்த எடோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸோட எடோ.

இத பாக்க ஊட்டி மாரி இருக்கு.

பக்கத்துல ஒரு பேப்பர் குடுத்திருக்காங்க.

ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஒருத்தர் பேகு புடிச்சிட்ருக்காரு.

அங்க ஒரு ப்ளூ கலர் சின்டெக்ஸ் இருக்கு.

இங்க க்யூ_ஆர் ஸ்கேன் வச்சிருக்காங்க.

அவனொடிய முகம் பிளர்ரா இருக்கு.

இந்த எடம் பாக்க அழகா இருக்கு.

இங்க ஒரு பிரவுன் கலர் பேக் இருக்கு.

ஒரு பிளாக் கலர் பிளேட்ல குடுத்துருக்காங்க.

அங்க ஒரு டோர் இருக்கு.

நெறையா எடத்துல மண்ணு மண்ணா இருக்கு சுத்தியு கம்பி போட்டு இருக்காங்க.

அதுல ஒருத்தரொடைய ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு.

இது ஒரு மெயின் ப்ளேஸ் .

இங்க அப்போலோ ஃபார்மஸி இருக்கு.